இந்த பில்டிங்ல திவ்யாஸ் டென்டில் கேர்னு ஒரு கிளினிக் இருக்கு.

கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி டீ எஸ்டேட்ஸ் நறையா இருக்கு.

இதுல இருக்க எல்லாரோட ஃபேஸும் பிளர்ரா இருக்கு.

போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளிய ஒரு பைக் நிக்குது.

பெட்டுக்கு மேல ரெண்டு பில்லோ இருக்கு.

ரெண்டு டி_வி ரிமோட் பெட்டுக்கு மேல இருக்கு.

ரோட்ல நெறயா பெரிய வண்டி போகுது.

நறையா பேர் வெளிய நின்னுட்டு இருக்காங்க.

பின்னாடி நெறையா மயில் ரக்கைகள் இருக்கு.

என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆரஞ்சு கலர் மிரர் வச்சிருக்காங்க.

இது ஒரு டீ ப்ரோடியூசிங் ஃபேக்டரி .

இது ஒரு சின்ன உழவர் சந்தை.

இது ஒரு பேங்க் ஓட ஏ_டி_எம் மெஷின் .

சர்ச்க்கு வெளிய பிளாக் அண்ட் ரெட் கார்பெட்ஸ் போட்ருக்காங்க.

இதுல ரெண்டு கிளாஸ் விண்டோஸ் இருக்கு.

இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்ல ஒரு வைட் கார் நிக்கிது.

கீழ எல்லாம் புல் தரையா இருக்கு.

இதுல உக்காரதுக்கு ஒரு சேர் வெச்சிருக்காங்க.

கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளிய ரெண்டு பக்கமு கார்டன் இருக்கு.

வீட்டுக்கு வெளிய ஒரு விநாயகர் ஸ்டேச்சு இருக்கு.

டீ பிளான்ஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய பாறை இரு--

இது ஒரு அழகான பெரிய வீடு.